பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு பிளெண்டர் 259 ல் நேவிகேஷன் - 3ட் ஸ்பேஸ் ல் நகர்த்துதல் பற்றியது இந்த டியூட்டோரியல்
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா

இது பான் செய்வதற்கான இரண்டாம் முறை
SHIFT ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ கீழ் நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ மேல் நோக்கி பான் ஆகிறது
SHIFT ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேல் நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ கீழ் நோக்கி பான் ஆகிறது
மூன்றாவது மற்றும் கடைசி முறை CTRL கே உடன் மாஸ் வீல் ஐ பயன்படுத்துவது CTRL ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ ஸ்க்ரோல் செய்க
வியூ இடமிருந்து வலம் மற்றும் நேர்மாறாகவும் பான் ஆகிறது Ctrl ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேல்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ வலப்பக்கம் பான் ஆகிறது Ctrl ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ கீழ்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ இடப்பக்கம் பான் ஆகிறது உங்கள் நம்பாட் கீஸ் ஐயும் பான் செய்ய பயன்படுத்தலாம் ctrl மற்றும் நம்பாட்2 ஐ அழுத்துக
வியூ மேல்நோக்கி பான் ஆகிறது ctrl மற்றும் நம்பாட்8 ஐ அழுத்துக
வியூ கீழ்நோக்கி பான் ஆகிறது ctrl மற்றும் நம்பாட்4 ஐ அழுத்துக
வியூ இடப்பக்கம் பான் ஆகிறது ctrl மற்றும் நம்பாட்6 ஐ அழுத்துக
வியூ வலப்பக்கம் பான் ஆகிறது நீங்கள் லேப்டாப் ஐ பயன்படுத்தினால் உங்கள் நம்பர் கீஸ் ஐ நம்பாட் ஆக எமுலேட் செய்ய வேண்டும்
இதை கற்கUser பிரெஃபரன்ஸ் டியூட்டோரியல் ஐ காணவும் அடுத்து வியூ ஐ ரோட்டேட் செய்வதை பார்க்கலாம் மாஸ் வீல் ஐ கீழே அழுத்தி மாஸ் ஐ சதுரம் மாதிரி நகர்த்தவும் அது டர்ன்டபிள் ரோடேஷன் ஐ கொடுக்கிறது ரோடேஷன் ல் மேலும் நெகிழ்வைத் தரும் டிராக்பால் ரோடேஷன் ஐயும் பிளெண்டர் ல் நீங்கள் பயன்படுத்தலாம்
அதற்கு யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ல் டர்ன் டேபிள் ஆப்ஷன் ஐ trackballஎன மாற்ற வேண்டும் அதை கற்க யூசர் பிரெஃபரன்ஸ் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் வியூ ஐ ரோட்டேட் செய்தல் இடமிருந்து வலம் அல்லது மேல் கீழ் என செய்ய முடியும் இப்போது வியூ ஐ இடமிருந்து வலம் ரோட்டேட் செய்யலாம் ctrl மற்றும் alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேலும் கீழும் ஸ்க்ரோல் செய்யவும்
வியூ இடமிருந்து வலம் மற்றும் நேர்மாறாகவும் ரோட்டேட் ஆகிறது
ctrl மற்றும் alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேல்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ இடப்பக்கம் ரோட்டேட் ஆகிறது ctrl மற்றும் alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ கீழ்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ வலப்பக்கம் ரோட்டேட் ஆகிறது நும் பாட் ல் ஷார்ட் கட் கீஸ் 4 மற்றும் 6 ஐயும் பயன்படுத்தலாம் நம்பாட் 4 ஐ அழுத்தவும்
வியூ இடப்பக்கம் ரோட்டேட் ஆகிறது நம்பாட் 6 ஐ அழுத்தவும்
வியூ வலப்பக்கம் ரோட்டேட் ஆகிறது இப்போது வியூ ஐ மேலும் கீழும் ரோட்டேட் செய்யலாம் Shift மற்றும் Alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேலும் கீழூம் ஸ்க்ரோல் செய்யலாம்
வியூ மேலும் கீழும் ரோட்டேட் ஆகிறது Shift மற்றும் Alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ மேல்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ கீழ்நோக்கி ரோட்டேட் ஆகிறது Shift மற்றும் Alt ஐ பிடித்து மாஸ் வீல் ஐ கீழ்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
வியூ மேல்நோக்கி ரோட்டேட் ஆகிறது நம்பாட் ல் ஷார்ட்கட் கீஸ் 2 மற்றும் 8 ஐயும் பயன்படுத்தலாம் நம்பாட் 2 ஐ அழுத்துக
வியூ மேல்நோக்கி ரோட்டேட் ஆகிறது நம்பாட் 8 ஐ அழுத்துக
வியூ கீழ்நோக்கி ரோட்டேட் ஆகிறது கடைசி செயல் வியூ ஐ ஜூம் செய்தல் பெரிதாக்க மாஸ் வீல் ஐ மேல்நோக்கி ஸ்க்ரோல் செய்க சிறிதாக்க மாஸ் வீல் ஐ கீழ்நோக்கி ஸ்க்ரோல் செய்க
சுலபமில்லையா
நம்பாட் ல் பிளஸ் மற்றும் மைனஸ் கீஸ் ஐ ஷார்ட்கட் ஆக பயன்படுத்தலாம் பெரிதாக்க நம்பாட் ஐ அழுத்துக சிறிதாக்க நம்பாட் - ஐ அழுத்துக பிளெண்டர் வியூ போர்ட் னுள் 3ட் ஸ்பேஸ் ல் நேவிகேஜ் செய்தல் குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது 3ட் வியூ ல் பான் ரோட்டேட் மற்றும் ஜூம் ஐ முயற்சிக்கவும் மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி